கண்டிப்பா ருஷிதா அவரோட பிறப்பை பத்தி நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் காமராஜர் வந்து விருதுநகர் மாவட்டத்துல ஜூலை பதினைஞ்சாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து மூன்றாம் ஆண்டுல பிறந்துருக்காங்க இவரோட பெற்றோர் வந்து குமாரசாமி நாடாரும் சிவகாமி அம்மா அப்படின்றவங்கதான் first இவங்க அம்மா வந்து இவங்க காமாட்சி அப்படின்னுதான் பேர் வச்சாங்க அதுக்கு அப்புறம் அவங்க அம்மா அவங்கள ராசா ராசான்னு கூப்பிடறதனால இரண்டையும் சேர்த்து காமராசர் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க இவருக்கு இது இல்லாம நிறைய புனைப்பெயர்கள் எல்லாம் உண்டு கருப்பு காந்தி, king maker, அதாவது தலைவர்களை உருவாக்குபவர், கர் படிக்காத மேதை, கர்ம வீரர், இப்படி நிறைய பேர் அவருக்கு இருக்கு ருஷிதா ஜீவிதா உங்களுடைய கருத்து எதாச்சும் எனக்கு அவரைப்பத்தி பேசணும்னா நிறைய பேசிக்கிட்டே போலாம் அவர் எந்த பள்ளியில படிச்சார் அப்படின்றதை வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புறேன் அவர் வந்து தன்னோட பள்ளிப்படிப்பை வந்து சத்ரிய வித்யாலயா சாலா பள்ளியில வந்து தொடங்கி இருக்காரு படிக்கிறப்பவே ரொம்ப பொறுமையா விட்டுக்குடுக்குற மனசோடதான் அவர் இருந்துருக்குறாரு அஹ் அது போகப்போக வந்து அவரை அவரு படிப்பு நல்லா வந்தாலுமே சரி அவரால குடும்ப கஷ்டமோ என்னவோ தெரியல அவரால பள்ளிப்படிப்பை வந்து தொடர முடியல அதனால தன்னோட மாமா துணிக்கடையில வந்து வேலை பாத்துருக்குறாரு ருஷிதா இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அஹ் நீங்க பதிவை நீங்க சொன்ன பதிவு வந்து உண்மைதான் அவருக்கு வந்து பள்ளிப்படிப்பை தொடரமுடியாததுதான் துணிக்கடையில இருந்ததோட அவர் வந்து அங்க இருக்கும்போதே வந்து வரதராசுலு நாயுடு அப்படிங்கிற ஒரு தேசத்தலைவர் இருக்காரு அவரோட பேச்சால கவரப்பட்டு அரசியலிலேயும் வந்து ஒரு சுதந்திரப்போராட்டத்துலயும் வந்து அவர் ரொம்பவுமே ஆர்வம் காட்டினாரு அவரோட அந்த பதினாறு பதினாறாவது வயசிலயே வந்து என்ன பண்ணிட்டார்னா வந்து காங்கிரசோட ஒரு உறுப்பினரா சேர்ந்துட்டாரு அஹ் இது உங்களுக்கு தெரியுமா வர்னிகா ஆஹ் நீ இப்ப நீ இதை சொன்னதனாலதான் ருச்சிதா அது எனக்கு தெரியும்

ஆனா அந்த இளம் வயதிலேயே அவர் வந்து காங்கிரசோட உறுப்பினரா ஆனாருங்கிறது உங்களுடைய கூற்றிலிருந்து தான் நான் தெரிஞ்சுகிட்டேன் ருஷிதா இவர்தான் அரசியல் குரு அப்படின்னு இவரை சொல்றதுக்கு எதாவது கருத்து இருக்கா ஜீவிதா உங்களுக்கு

அவருக்கு first first தோணுன ஞாபகம் அப்படின்னா வந்து சத்தியமூர்த்தி வீட்டுக்கு சத்தியமூர்த்தி இருக்குறாருல்ல அவரோட வீட்டுக்கு போயிட்டு அங்க தேசிய கொடிய ஏற்றி இருக்கிறாரு இதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க ருஷிதா

மார்ச் மாசத்துல வந்து வேதாரண்யத்துல ஒரு உப்பு சத்தியாகிரகம் நடைபெற்றது அதுல இவர் கலந்துகிட்டு அதுல சிறையும் அதாவது எப்படி சொல்றது ஒரு ஊர் கல்கத்தா அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு சிறையில அடைக்கப்பட்டாரு அந்த சிறையிலேந்து வந்து அடுத்த அதாவது ஓராண்டு காலம் அந்த சிறையிலேயே இருந்துட்டு காந்தியோட இர்வின் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தத்தால வந்து அவர் வந்து விடுதலை ஆனாரு அ இதுபோல நிறைய விடுதலைபோராட்டம் அப்படிங்கிறதுல வந்து சுதந்திரப்போராட்டத்தை எல்லாம் ரொம்பவுமே பங்கேடுத்ததுல வந்து காமராஜர் அப்படிங்கிற ஒரு காந்தி காமராஜர் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நிறைய பங்கு உண்டு அப்படிங்கிறதை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா வர்னிகா கண்டிப்பா கண்டிப்பா ருஷிதா இது நீங்க இவ்வளவு நேரம் அவரோட வெற்றியைப்பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடந்த தேர்தல்ல வந்து

உம் ஆமா எனக்கு தெரியும் அஹ் தமிழகத்தோட ஆட்சிபொறுப்பை பத்தி அவர் என்னென்ன எல்லாம் பண்ணி இருக்கிறாரு அதைப்பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூணுக்கு பிறகு ராஜாஜிக்கு அவர் கொண்டு வந்த குலக்கல்வி திட்டத்தால அதிக அளவு எதிர்ப்பு வந்து கிள கிளம்பி இருந்த நேரம் அப்போ வந்து காமராஜர் வந்து ஆட்சி தலைமை வந்த ஆட்சி தலைமை பொறுப்புக்கு வரத்தயங்கியதற்கு

அஹ் ஆந்திராவின் பெரும் பகுதி கர்நாடகாவின் சில பகுதி ஆகியவற்றை தமிழகத்தை அஹ் கொண்டிருந்தது குலக்கல்வி திட்டத்தால அஹ் ராஜாஜியின் செல்வாக்கு வேகமாக கீழி கிழறங்கிட்டே வந்துட்டு இருந்தது இது ஒரு காரணமா இருந்துச்சு வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுமா ருஷிதா

அதாவது வந்து ராஜாஜி வந்து தான் அவமானப்படுறதை வந்து தவிர்க்க வந்து என்ன பண்ணாங்க எனக்கு எதிரான கட்சியில யாரும் தீர்மானம் கொண்டு வரவேண்டாம் நானே வந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அந்த குலக்கல்வி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்ததிலிருந்து அவரே விலகிட்டாரு அதுமட்டும் இல்லாம வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோட கூட்டத்துல காமராஜர் வந்து ஒரு பெருவாரியான வாக்குகள்ல முன்னணியில வந்து வெற்றி பெற்றாரு அவர்தான் வெற்றி பெற்றாரு ராஜாஜிக்கு அப்புறம் ஒருத்தவங்களை சட்டமன்ற உறுப்பினரா நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணது வந்து நம்ம காமராஜரை தான் நிறுத்துனாங்க அதாவது வந்து

உம் ப பணியேற்று இருக்கிறார் இவரோட அமைச்சர்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா வர்னிகா இவரோட அமைச்சரவை பத்தி எனக்கு எதுவும் தெரியலை ஆனா ஜீவிதா சொன்ன கூற்றுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு இந்த குலக்கல்வி திட்டம்னா என்ன ஜீவிதா அதைபத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எனக்கு கொஞ்சம் புரிய வச்சீங்கன்னா நல்லா இருக்கும் குலக்கல்வித்திட்டம் அப்படின்னா என்னன்னு என்னன்னா வந்து எனக்கே அது சரியா தெரியல வர்னிகா நீங்க ஏதாவது படிச்சிருந்தா ஏதாவது சொல்லுங்க எனக்கு அது அந்த அளவுக்கு பெருசா வந்து அவரோட பின்னணி இதெல்லாம் வந்து படிக்கல ஆஹ் அவர் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாம் வந்து அவர் இலவசமா கொண்டுவந்த சத்துணவுத்திட்டம் இதுப்பத்திதான் எனக்கு நிறைய தெரியும் அதைபத்தி ஏதாவது கேட்டா நான் சொல்றேன் வர்னிகா சரீங்க ஜீவிதா உம் சரி ருஷிதா நீங்க சொல்லுங்க எதாவது ஒரு விஷயம் உம் அவங்க கேட்டாங்க இல்ல குலக்கல்வித்திட்டம் அப்படின்னா என்னன்னு அதைப்பத்தி எனக்கு கொஞ்சூண்டு தெரியும் அதைப்பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் ஆஹ் அதாவது வந்து இந்த மாநிலத்துல வந்து ராஜாஜி இருந்தாருல்ல முதலமைச்சரா அப்போ வந்துதான் இந்த மாகாணத்துல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூணுல வந்து கிராமப்புற துவக்க கூட பள்ளிக்கூடங்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துனாங்கலாம் அப்போ வந்து கோவில்ல பணியாற்றிய குழந்தைகள் எல்லாம் வந்து கோவில்லயும் விவசாய கூலியோட குழந்தைகள் எல்லாம் வயக்காட்டுல அந்த மாதிரி இருக்கிறதால என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த குலத்துல இருக்கவங்க இங்கதான் படிக்கணும் அதாவது வந்து இதுலயும் ஜாதி அப்படிங்கிற ஒன்னைத்தான் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க அதுல இருந்து வெளில கொண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்காகத்தான் வந்து ஒரு இதையே எடுத்துட்டு வந்து இருக்கிறாங்க அதாவது வந்து அந்த காலத்துல இந்த ஜாதி மக்கள்தான் போயி பள்ளிக்கூடத்துக்குள்ள போய் உட்கார்ந்து படிக்கணும் இந்த ஜாதி மக்கள் படிக்ககூடாது அப்படிங்கிறதை ஒழிக்கிறதுக்காகத்தான் இந்த குலக்கல்வித்திட்டம் அப்படிங்கிறதையே வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க வர்னிகா நன்றி நன்றி ருஷிதா

சென்னை மாநகரத்துல வந்து மதிய உணவுத்தொட்ட திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு முதல்ல வந்து ஆயிரம் விளக்கு பகுதியில இருந்து ஒரு மாநகராட்சி பகுதியில காலை உணவுத்திட்டமாக அறிமுகப்படுத்து படுத்துனாரு அஹ் அப்புறம் போகப்போக நான்கு பள்ளிகள் நான் நாலைஞ்சு பள்ளிகளா விரிவு படுத்தினாரு இந்த திட்டம் இந்த திட்டமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகள்ல காமராஜராலதான் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்புறம்தான் எம்ஜிஆர் வந்தது அஹ் எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுல வந்து இதை பெருசா விரிவு படுத் படுத்துனார் அஹ் இது இது இந்த மதிய உணவுத்திட்டம் வந்து உலக அளவுல வந்து ரொம்ப

ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் அவர் எதுக்கு வந்து அந்த மதிய உணவை திட்டத்தை கொண்டு வந்தார்னு ஒரு கதை இருக்கு என்னன்னா வந்து அவர் வந்து அவர் முதலமைச்சரா இருந்தப்போ ஒரு தடவை வந்து வெளில போயிட்டு இருந்தாராம் அப்போ போயிட்டு இருக்கும்போது வழியில இருக்கிற ஒரு விவசாயியோட மகனை பார்த்து இருக்காங்க ஏன் இந்த பிள்ளையை வந்து school அதாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலன்னு அவரு கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம்

ஹம் சரி மதிய உணவுத்திட்டத்தை கொண்டு வந்து ஒரு வேலையாவது அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போட்டோம் அப்படின்னா பசங்க வந்து படிக்க வர்றதுக்கு உதவியா இருக்கும்

கண்டிப்பா ருஷிதா இதைப்பத்தி நான் கேள்விப் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி நீங்க கேட்டீங்க இல்லையா அவரோட அமைச்சரவை பத்தி மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலான அமைச்சர்களை மட்டுந்தான் வச்சு அவரோட அரசு நிர்வாகம் பண்ணி இருக்கிறாரு அவரை எதிர்த்து போட்டியிட்ட சுப்ரமணியத்தையும் அவரோட பேரை முன் மொழிஞ்ச பக்தவச்சலம் ரெண்டுபேரையுமே அவரோட அமைச்சரவையில வைச்சிருந்தார் அது மட்டும் இல்லாம பி பரசுராம் பரசு பரமேஸ்வரன் அப்படின்றவரை வந்து அவரோட அமைச்சரவையில தாழ்த்தப்பட்டோருக்கான நலனுக்கும் அவங்களோட அறநிலை துறைக்கும் வந்து அமைச்சரா பதவி குடுத்து வைச்சிருந்தாங்க வேற எதாவது தெரியுமா ஜீவிதா உம் நான் சொன்னேன் இல்லையா அந்த மதிய உணவுத்திட்டம் அதனாலேயே நிறையப்பேர் வந்து படிக்க வந்தாங்க முதல் முதல் ரொம்ப கம்மியா இருந்தது ஹம்

இதைப்பத்தி என்ன சொல்றீங்க ருஷிதா அதைப்பத்தி எனக்கு ஒன்னும் தெரியல ஜீவிதா ஆனா வந்து அவர் நம்மளுக்கு முதலமைச்சரா இருந்தார் இல்ல அப்போ வந்து சில பொதுத்துறை நிறுவனங்களையும் பெரும் தொழிற்சாலைகளையும் வந்து அவர் வந்து தமிழ் நாட்டுக்காக செஞ்சுட்டு போயிருக்கார்

தொழிற்சாலை இப்படிங்கிறமாதிரி அதாவது மேட்டூர் காகித தொழிற்சாலை இப்ப நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் முக்கியமானது இது மட்டும் இல்லாம நிறையவே அவர் வந்து அவர் காலத்துல முதலமைச்சரா இருக்கும்போது நிறைய பணிகள் செஞ்சுருக்கார் அதைப்பத்தி உங்களுக்கு எதாவது தெரியுமா வர்னிகா இல்ல ருஷிதா அதைப்பத்தி எனக்கு எதுவும் பெருசா தெரியல ஆனா அவரோட வாழ்க்கை வரலாற வந்து ஒரு திரைப்படமா எடுத்து இரண்டாயிரத்து நாலாம் ஆண்டுல வந்து வெளியிட்டுருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஆங்கில மொழியாக்கத்துல வந்து இரண்டாயிரத்து ஏழுல வெளியிட்டுருக்காங்க உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து இருக்கா ருஷிதா எனக்கு வேற ஒன்னும் இல்ல வர்னிகா ஜீவிதா உங்களுக்கு எதாவதுதெரிஞ்சதுன்னா நீங்க கொஞ்சம் சொல்லலாம் உம் நீங்க வர்னிகாவை கேட்டீங்க இல்லையா அவர் என்னென்ன எல்லாம் பண்ணி இருக்கிறார் எதாவதுதெரியுமான்னுட்டு அதை நான் கொஞ்சம் சொல்றேன் அவர் என்னென்ன எல்லாம் வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் தொழிற்சாலைகள் இதெல்லாம் எதுல எல்லாம் தொடங்குனார் அப்படின்றதை வந்து நான் சொல்றேன் பாரத மிகுமின் நிறுவனம் தொடக்கி இருக்கிறார் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மணலி சென்னை சுத்திகரிப்பு நிலையம் ரயில் பெட்டி இணைப்பு தொழிற்சாலை நீலகிரி புகைப்பட சுருள் தொழிற்சாலை கிண்டி மருத்துவ சோதனை கருவிகள் தொழிற்சாலை மேட்டூர் காகித தொழிற்சாலை இது எல்லாமே அவரோட பதவியில இருக்கிறப்ப ஊர் மக்களுக்கு இந்த நாட்டு மக்களுக்காக அத்தனையும் இவர் செஞ்சுருக்கிறார் இதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க வர்னிகா நீங்க சொன்னது எல்லாமே correct ஜீவிதா நீங்க சொன்னது எல்லாமே சரியாதான் சொல்லி இருக்கீங்க இந்திய முதலமைச்சர்கள் வரலாற்றிலேயே வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தது காமராஜர் மட்டும்தான் அவருன்னு அவர் பெருசா பெருசா சொத்து எதுவுமே சேர்த்து வச்சுக்கல அவருக்குன்னு இருந்தது இரண்டு ஜோடி செருப்புகளும் ஒரு நாலைந்து வேஸ்ட்டி சட்டையும் மட்டுந்தான் அவர் கடைசி காலம் வரைக்கும் பயன்படுத்தி வைச்சிருந்தாங்க சாதாரண குடிசை வீட்டுலதான் அவர் கடைசி காலத்துல வந்து

ஆஹ் நீங்க சொன்னதும் சரியான பதிவுதான் அவர் எளிமையா வாழ்ந்ததைவிட நான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா நான் என்ன சொன்னானோ அதேதான் வந்து ஜீவிதாவும் சொல்லி இருந்தாங்க என்னென்ன நிறுவனங்கள் எல்லாம் நிறுவினாங்கன்னு இது மட்டும் இல்லாம வந்து அவர் வந்து நீர்ப்பாசன திட்டங்கள்ன்னு சொல்லிட்டு நிறைய அது எல்லாம் என்னன்னா வந்து பவானி திட்டம் மேட்டூர் கால்வாய் திட்டம் அப்புறம் வந்து காவிரி டெல்ட்டா வடிகால் திட்டம் மணிமுத்தாறு அமராவதி அப்படிங்கிற நிறைய ஒரு அஹ் பாசன முறை அந்த மாதிரி இருக்கிற பாசனத்திட்டம் அந்தமாதிரி எல்லாம் நிறைய வந்து நம்ம தமிழ் நாட்டுக்கு கொண்டு வந்தவர வந்து இவர்தான் அப்படிங்கிறதுல வந்து எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம நம்ம சொல்லலாம் வேற எதாவது ஜீவிதா உங்களுக்கு தெரியுமா உம் கண்டிப்பா தெரியும் அவர் வந்து முதலமைச்சரா ஒன்பது வருடங்கள் பணியாற்றி இருக்கிறார் அப்படின்றது பெரிய விஷயம் அவர் மூன்று முறை வந்து முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் உம் அப்புறம் வந்து பதவியை விட தேசப்பணியும் கட்சிப்பணியும்தான் முக்கியம் அப்படின்றது அப்படின்றதை மக்களுக்கு குறிப்பாக மக்களைவிட குறிப்பாக கட்சித்தொண்டர்களுக்கு காட்ட விரும்புறதுக்காகவே

நீங்க சொன்னது correct தான் ஜீவிதா அது மட்டும் இல்லாம காமராஜர் முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் எல்லா பசங்களுக்குமே வந்து இலவசமா கல்வி இலவசமா சீருடை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சார் அதுக்காக வேண்டி ஆறாயிரம் பள்ளிகள் ஆறாயிரம் பள்ளி மூடியிருந்த ஆறாயிரம் பள்ளிகளை திறந்து வைச்சார் அது இல்லாம மேற்கொண்டு பதினேழாயிரம் பள்ளிகளை திறந்து வைத்து எல்லாருக்குமே இலவசமான கல்வி வழங்குனார் அதுனாலதான் அவரை வந்து

ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் வர்னிகா ஆமா அவர் வந்து கல்வ அப்படிங்கிற ஒன்னு வந்து வந்து எல்லாருமே பாரதியார் எல்லாமே வந்து கல்வி அப்படிங்கிற ஒன்னு முக்கியம் அப்படிங்கிறதை சொல்லிட்டாங்க நான் வந்து பசங்க எல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுல முதல் இதா இருந்தவங்க இவங்கதான் அதுக்கு வந்து போன படிக்கணும் அப்படின்னா ஆசிரியர் ஒருத்தங்க வேணும்

அதுக்கப்புறம்தான் வந்து உயர் நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து தனியார் பள்ளி ஆசிரியர்களும் வந்து நம்ம ஓய்வூதியம் வந்து வழங்கணும் அப்படிங்கிற ஓய்வூதியத்திட்டம்னு ஒன்னு இருக்கு இல்ல அதை கொண்டு வந்தவரே காமராஜர் தான் அஹ் இது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அகில இந்திய தலைமை அப்படின்னு அவர் நிறைய சொல்லி இருந்தாங்க அதைப்பத்தி எதாவது தெரியுமா ஜீவிதா கண்டிப்பா கண்டிப்பா நான்தான் சொன்னனே k plan காமராஜர் திட்டம் அப்டின்னுட்டு அதுதான் அது என்னன்னா வந்து மூத்த தலைவர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்ல இளையவர்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்றதுதுதான் வந்து k plan ஆவே இருந்துருக்குது இதை வந்து நேரு கிட்ட சொல்லிருக்கிறார் தன்னோட முதலமைச்சர் பதவியை வந்து பதவி விலகல் செய்தார் செஞ்சுருக்கிறார் கண்டிப்பா ஜீவிதா நீங்க இதெல்லாம் சொன்னது எல்லாமே சரிதான் நான் ஒத்துக்கிறேன் அவரை வந்து king maker அதாவது தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க இல்லையா அதாவது ஜவஹர்லால் நேருவோட மறைவுக்கு பின்னாடி அவரோட மகளான இந்திரா காந்தியை இந்திரா காந்தியும் சரி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நாலுல லால் பகதூர் சாஸ்திரியுமே வந்து நம்ம நாட்டோட பிரதமரா

உம் ஏதாவது உங்களுக்கு இருக்கா ருஷிதா

எனக்கு எந்த கருத்தும் இல்ல ஜீவிதா நீங்க சொல்லி இருந்தீங்க இல்ல அவர் தன்னோட பதவியை விலகவும் செய்தார்னு அந்த விலக்குன நாள் வந்து இரண்டு அக்டோபர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூணு அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியும் ஏன்னா வந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டார்னா பக்த வத்சலத்திடம் அப்படிங்கிறதில வந்து அவர் என்ன பண்ணிட்டார்னா டெல்லி போய்ட்டார் அதுவரையும் எனக்கு தெரியும் ஜீவிதா ஹம் அதை விட முக்கியமா முக்கியமானதை விட அவங்க கூட சேர்ந்து ஒரு சிலரும் அதே மாதிரி பண்ணி இருக்காங்க

சாஸ்தி மொராஜி தேசாய் அவங்க அப்புறம்

ஜெக சீவராம் போன்றோரும் வந்து தங்களோட பதவிகளை வந்து ராஜினாமா பண்ணி இருக்காங்க அது அதுவந்து காமராஜரை பாத்து இவங்களும் இப்படி பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம்

நான் இது எல்லாத்தையுமே வந்து ஒத்துக்கிறேன் ஜீவிதா அவரோட விருது ஏதாவது பத்தி உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி அவருக்கு எதாவது விருது குடுத்து இருக்காங்க அப்படின்ற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க விருது ஹம் ருஷிதா உங்களுக்கு ஏதாவது அவரோட விருது பத்தி ஏதாவது தெரியுமா ஹம் எனக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியலையே நான் வந்து அவரோட எப்படி சொல்றது அவருக்கு என்ன விருது குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா சொலுங்க எனக்கு அந்த அளவுக்கு நினைவில்லை உங்களுக்கு ஏதாவது வர்னிகா தெரியுமா எனக்கு அதைப்பத்தி சரியா தெரியல அவரோட சிறை வாழ்க்கையைப்பத்தி ஜீவிதா நீங்க முன்னாடியே சொன்னீங்க அதை இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னா நல்லா இருக்கும் சிறை வாழ்க்கையா உம் அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவர் வேதாரன்யத்துல உப்பு சத்யாகிரகம் நடைபெற்ற போது அதுல கலந்து கிட்டார் அதனால் வந்து அவர வந்து கைது செஞ்சுட்டாங்க அஹ் அது என்ன சிறைன்னு பார்த்தா கல்கத்தா அலிபூர் சிறைல வந்து அனுப்பிச்சிட்டாங்க உம் இதைப்பார்த்த நம்ம காந்தியும் காந்தி வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம்னு ஒன்னு வச்சிட்டாங்க அதனால விடுதலை ஆனார் காமராஜர் அப்புறம் விருதுநகர்ல வெடிகுண்டு வழக்குல வந்து கைதாகி இருக்கிறார் வரதராசுலு நாயுடு வழக்காடும் திறமையால அவரால வந்து குற்றச்சாட்டு நிறுவப்பட்டதால் விடுதலை ஆனார் அவருக்கு சாதகமா வந்ததினால விடுதலை செஞ்சுட்டாங்க

ஒன்பது மாதங்களுக்கு அப்புறம் வந்து விடுதலை ஆனதும் நேராக சென்று தன்னோட பதவி வந்து விலகி இருக்கிறார் பதவிக்கு நேர்மையாகவும் முழுமையாகவும் கடமை ஆற்ற முடியாத நிலையில அது ஒட்டிகொண்டிருப்பது ஒட்டிகொண்டிருப்பது தவறு அப்படின்னு அவர் மனசாட்சி சொன்னதுனால அவர் உடனே போய் பதவி விலகல் செஞ்சிருக்கார் இதப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று சொன்னார் இதை நான் ஒத்துக்கிறேன் ஜீவிதா இன்னொரு விஷயம் சொல்லணும் ஆயிரத்து தொள்ளயிரத்து இருபத்து ஏழாம் ஆண்டில சென்னை எழும்பூர்ல இருக்கிற இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சில நாற்ப்பத்தி மூன்று வருடாந்திர மாநாடு நடந்துச்சு அப்பதான் வந்து ஜவஹர்லால் நேருவையும் சத்திய மூர்த்தியும் காமராஜரை முதல் முதல்ல சந்திச்சு பேசுறாரு முதல் சந்திப்பிலேயே வந்து காமராஜர் மேல வந்து நேருவுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல எண்ணம் வருது தன்னோட சொந்த ஊரான விருதுநகர் மாவட்டத்துலய வச்சு நேரு சந்திக்கிறார் உங்களுக்கு அந்த உப்பு சத்தியா கிரகத்தை பத்தி ஏதாவது தெரியுமா உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு போராட்டம் நடந்ததா தெரியும் அதுவும் தண்டில நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம வந்து

அவர் உயிரோட இருக்கும்போது எந்த விருதும் அவருக்கு கொடுக்கல அவர் இறந்ததுக்கு அப்புறம் பாரத ரத்னா விருது குடுத்தாங்க எதுக்காக குடுத்தாங்கன்னா வந்து ஒன்பது வருஷம் வந்து ஒரு தமிழகத்தை முதல்வராக ஆண்டவர் வந்து இவர்தான் அப்படின்கிறதும் அதுக்காக வந்து இந்த தென்னாட்டோட காந்தி அப்படின்னு புகழப்படுற படனும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு பாரத ரத்னா விருத வந்து அவங்களுக்கு வழங்கினதா நான் பார்த்தேன் ஜீவிதா கண்டிப்பா கண்டிப்பா அதைவிட காமராஜர் பத்தி ஒவ்வொருத்தங்க ஒரு கருத்து வச்சிருப்பாங்க இல்ல அதுல அவரைப்பத்தி நேரு என்ன சொன்னார்னா திறமை நல்லாட்சி இவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கும் ஒரே அரசாங்கத்திற்கு தலைவர் என்ற முறையில் காமராஜர் சென்னை முதல் அமைச்சராக இருக்கிறார் மக்களுக்கு மேலும் மே லும் தொண்டு புரிய அவர் நீண்ட காலம் வாழ்வார் என நான் நம்புகிறேன் அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையே வச்சவர் நேரு ஹம் அதைவிட பெரியார் என்ன சொல்லி இருக்கிறார்னா சென்ற இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழகத்தில் ஏற்படாத மறுமலர்ச்சியும் விழிப்பும் இப்போது ஏற்பட்டுள்ளது இதற்கு காரணம் நம் நமது காமராசர் தான் ஊர் தோறும் சாரம்

ஜீவிதா அவரோட குருவா நம்ம எல்லோரும் நினச்சுட்டு இருக்கோம் இல்லையா சத்தியமூர்த்தி அவரோட அவர் வந்து காமராஜர் சிறை காலத்துல இருக்கும்போதே இதே மார்ச் மாசம் இருப்பத்து எட்டாம் தேதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து மூன்றாம் ஆண்டு காலமானார் அது காமராஜர் வாழ்க்கையில அவருக்கு ஏற்ப்பட்ட மிகப்பெரிய இழப்பு

உம் இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன்னா வந்து காமராஜரைப்பத்தி எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்லியாச்சு அது மட்டும் இல்லாம அவர் வந்து தமிழக தலைவரா இருக்கும்போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுல வந்து

ஹம் அவரது மகத்தான தியாகம் மற்றும் குறிப்பிடத்தக்க பணியின் மூலமா வந்து அவர் வந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பத்தி ரெண்டுல வந்து பாராளுமன்ற உறுப்பினரா வந்து நியமிக்கப்பட்டு அதுலேருந்துதான் நமக்கு ஒரு முதல்வராவும் இருந்து நமக்கு ஆற்ற வேண்டிய தொண்டுகள் எல்லாத்தையுமே ஆற்றி வந்திருக்கிறாரு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அம்பத்து நாலுல தமிழகத்தோட முதல்வரா அவர் பொறுப்பேற்றாரு அப்படிங்கிறது வந்து குறிப்பிடத்தக்க ஒன்றா இருக்கிறது ஜீவிதா வேற ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கிறதா

ஆஹ் அதன்வழியே ஆங்கில மொழியாக்கம் வந்து குறுந்தகடு இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டில வந்து வெளியிட்டுருக்காங்க ருஷிதா ஹம் இதைப்பத்தி என்ன நினைக்கிறீங்க வர்னிகா நீங்க சொன்னீங்க இல்லையா அவரோட வாழ்க்கை வரலாறை வந்து ஒரு திரைப்படமா எடுத்துருக்காங்க அப்படின்றதை வந்து நான் முன்னாடியே பதிவு பண்ணீட்டேன் இப்போ இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் ஆயிரத்து தொள்ளாயிர உம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் மவுண்ட் பேட்டன் ஆட்சிக்கு கீழதான் நமக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழுல ஆகஸ்ட் மாசம் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைச்சுது அதுக்கப்புறம் நிறைய பிரச்சினைகள் எல்லாம் இருந்துது அதுக்கப்புறம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து எட்டு ஜனவரி முப்பதாம் தேதி வந்து காந்தியை சுட்டுக்கொன்னது வந்து காமராஜருக்கு பெரிய இடியா ஆகுது அதுனால நாட்டுல நிறைய பிரச்சினைகள் எல்லாம் இருந்தது இது மட்டும் இல்லாம ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதாம் ஆண்டு வந்து ஓபி ராமசாமியை வந்து அவருக்கு அடுத்த படியா வந்து குமார சாமி ராஜா அப்படின்றவர் வந்து madras presidency க்கு வந்து காமராசர் வந்து

ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி வந்து காங்கிரஸ் கமிட்டியோட தலைவரா வந்து நான்காவது முறையா வந்து காமராஜர் பதவி ஏற்றுக்கிட்டார் ருஷிதா கண்டிப்பா கண்டிப்பா உம் கண்டிப்பா நான் இதுல சொல்ல வேண்டியது என்னன்னா நம்ம எல்லாருமே ஏத்துக்க முடியாத ஒரு விசயமா நான் பாக்குறது என்னன்னா ருஷிதாக்கும் அதை சொல்ல விரும்புறேன் வர்னிகாவுக்கும் விரும்புறேன்

அப்போ மதியத்துக்கு அப்புறமே அவரோட உயிர் பிரிஞ்சிருச்சு ஆஹ் அவர் இறந்த போது பையில சிறிதளவு கொஞ்சம் பணமும் அஹ் பணத்தை தவிர வேற வங்கி கணக்கோ சொந்த வீடோ எந்த சொத்துமே இல்லை தன் தன்னோட வாழ்நாள் முழுசுமே அவர் வாடகை வீட்லதான் இருந்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆஹ் இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ருஷிதா ஆஹ் நீங்க சொன்னது சரிதான் ஏன்னா வந்து அவரோட மறைவுக்கு பிறகு வந்து அவர் வந்து செய்தியாளர்கள் எல்லாம் போய் அவர் வீட்டைவந்து சோதனை போடறதுக்குள்ள

திறமை எல்லாம் அவரோட அவர் எது பண்ணாலும் எப்படி பண்ணுவாருன்னா வந்து எதிர்காலத்துல இது எந்த ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கணும் அதாவது வந்து எதிகாலம் ஒரு ராஜ தந்திர விதமாதான் இருக்கணும் அப்படிங்கிறதை வந்து ரொம்பவுமே குறிப்பா இருந்தார் அப்படிங்கிறதை நீங்க ஒத்துக்கிறீங்களா வர்னிகா கண்டிப்பா ருஷித நான் ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாருமே சொன்னமாதிரி அவரு ரொம்ப சாதாரண மனுசனாத்தான் வாழ்ந்துட்டு போயிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சியில அவருக்கு பெரிய பங்கு இருக்கு அவரோட தலைமையில